ஒவ்வொரு கட்டைக்கு அடியில போய் பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல அங்கங்க ஜாயிண்ட் பண்ணி விட்ருக்காங்க.

இது ஒரு கோயில் மாதிரி இருக்குது.

இது ஒரு செருப்பு கடை மாரி தெரியுது.

இந்க பாத்தீங்கன்னா ரோட்டுல ரெண்டு வெள்ளை கலர் ரெண்டு கார் அங்கேயும் இங்கேயும் பார்கிங் பண்ணி விட்டுருக்காங்க.

இங்க பாத்தீங்கன்னா ஒரு போட் மாரி ஒன்னு சைடுல ஒதுங்கி நிக்குது.

இது ஒரு பெட்ரூம் மாறி இருக்குது.

அ ரெண்டு குபேரன் போட்டோ வந்து டேபிள்ள முன்ன இருக்க மாதிரி இருக்கு பாருங்க.

மேல பாத்தீங்கன்னா நெறய ஆள்கள் எல்லா நிக்குறாங்க.

அந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கு மெடிக்கல்ஸ்ஸானு .

அதுல பாதீங்கன்னா கோல்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி இன் போர்டு வச்சிருக்கிறாங்க.

இதுல பாத்திங்கன நெறைய ஃபக் வந்து ரெண்டு வரிசையா அடுகிட்டு நெறைய விட்டுருக்காங்க.

சைடுல பாத்தீங்கன்னா நிறைய சைக்கிளு நிக்குது.

இங்க ஒரு சேரு தெரியுது.

பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேரு வந்து நிக்கறாங்க மின்ன மூணு பேர் கீழே உக்காந்து இருக்காங்க.

பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் தெரியுது.

அதுல பாத்தீங்கன்னா மேல முன்னாடி மூணு பேரு இருக்குறாங்க.

பின்னாடி பாத்தீங்கனா நெறைய மரங்கள் எல்லா நிக்குது சைடுல பாத்தீங்கனா ஒரு கிரவுண்ட் மாதிரி நெறைய எடம் கடக்குது.

இதுல வந்து ஒரு ஆள் படுத்து இருக்காங்க மேல பாருங்க ஏ_சி வச்சிருக்காங்க சைடுல ஒரு டேபிள் கிடக்கு.

அந்த சைடு பாத்தீங்கன்னா கொஞ்ச துணி வெச்சு உட்ருக்காங்க முக்குல.

பிள்ளாடி நறைய ஆட்கள் எல்லா நிக்கிறாங்க.

இவர் சைடுல ஒரு மஞ்ச கலர் கூட வந்து மூணு ஸ்டெப்பா உள்ள கூட ஒன்னு இருக்குது.

இந்த மீனை பார்த்த உடனே முன்னாடி வெள்ளை கலரில் தெரியுது அதுல முள்ளு எல்லாம் வந்து கால் எல்லாமே அழகா வந்து தெரியுது நம்ம மேல இருந்து பாக்குறதுக்கு.

அந்த பக்கம் ஒரு ஆள் நிக்கிறாரு.

தரையெ பார்த்தீங்கன்னா கோடு போட்டுவிட்டு அழகா கிளியரா அழகா இருக்குது நடுஸ்லெ பாத்தீங்கன்னா வலை கட்டி உட்டுருக்காங்க.

பின்னாடி பாத்தீங்கன்னா சீட்டு வெச்சி அடச்சி உட்டுருக்காங்க.